இதுல மேல் அண்டு ஃபீமேல் யார் வேணாலு ட்ரைன் பண்ணிக்கலாம்.

இது வந்து ஒரு கிறிஸ்டியன் கோயிலு.

இது வந்து ஒரு கிரௌண்ட் .

அப்றோ இந்த மீன்க்கு மீன் தையாரிக்க தேவையான மசாலா பொருட்கள் எல்லாரு அவிங்களே வெச்சிருக்காங்க.

நல்ல கலர் கலரா நெறைய மசாலா பொடி வெச்சுருக்காரு.

இந்த ஃபோட்டோல பாத்தீங்னா எல்லாரு ஒரு ஏரிக்கு முன்னாடி நின்ட்ருக்கற மார்ருக்குது.

ரெண்டு பேரு டூ வீலர்ல போயிட்ருக்காங்க.

இதுல வந்து சூப்பர் மார்க்கெட் தெரியுது சாம்ஸ் மார்க்கெட்னு போட்ருக்கு.

இதுல அந்த மா போர்டுல ஒரு லேடியு ஒரு ஜென்ஸு அந்த ட்ராலிய தள்ளிட்டு போற மாரி இருக்குது முன்னாடி ஒரு ஐயா நடந்து போறாரு.

இது ஒரு ஹைவேஸ் ரோடு .

டிசைன் வொர்க் முடிச்சிருக்காங்க இன்னும் பெயிண்டிங் ஒர்க் முடிக்கில.

வீடு வந்து ஃபுல்லலி ஓடால கட்டியிருக்காங்க.

இதுல ஒரு கெ கரண்ட் கம்போ போஸ்ட் இருக்குது அந்த போஸ்ட்ல லைன் போயிட்டுருக்குது.

அந்த வீட்ட சுத்தி ஒரே பசுமையா இருக்கு நறையா மரங்கள்ருக்குது.

ஓட்டுல ஓடுக ஓடு வெச்சு வீடு கட்டிருக்காங்க.

இதுக்கு வந்து நீலகிரிஸ் வில்லானு எழுதிருக்காங்க.

இது வந்து ஒரு ஆபீஸோட மேனேஜர் ரூம் மாத்ரி இருக்கு பாக்க.

பக்கத்திலேயே உக்காற்றுஇருக்க அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஒரு சேர் இருக்குது.

இது வந்து பாக்க ஒரு மியூசிக் க்ளாஸ் மாறிருக்குது.

ரெண்டு பேரு நின்னுட்டு இருக்காரு ஒருத்தர் கண்ணாடி ஸ்பெக்ஸ் போட்ருக்காரு.

கீழ ப்ளூ கலர்ல என்னமோ வாட்டர் பாட்டில் மாறிருக்கு.

இதுல எல்லாரு ஒரு ட்ரெய்னுக்கோசரோ வெய்ட் பண்ணிட்ருக்காங்க.

இந்த ஃபோட்டோல மூனு வீடு இருக்குது.

அதுல வெளிய மூணு மரோ வச்சிருக்காங்க.

இரண்டு மூணு பேருலா ஒர்க் பண்ட்டுருக்குறாங்க.

இது வந்து ஒரு பிரிட்ஜி கட்றாங்க போல.

இங்க எல்லா வகையான பொருட்களு இருக்குது ஜூஸ் ஐட்டம்ஸ் சிப் ஐட்டம்ஸ் பிரஸ் பேஸ்ட் ஃபெவிகுயிக்கு கிப்ட் ஐட்டம்ஸ் இருக்கு பென்னு இருக்கு பென்சில் இருக்கு.

இங்க முன்னாடில க பெரிய பெரிய பாற கற்கள் இருக்குது.

இது வந்து ஒரு வெவிக்கல் பார்க்கிங் ஏரியா மாரிருக்குது.

ரெண்டு லேடிஸ் வண்டி பக்கத்துல நின்ட்ருக்றாங்க.

இது நல்ல க்ரீநரியா இருக்கு நேச்சர் ஸ்பாட்டு .

இது பிச்சர் பாக்கறதுக்கு நல்ல ஒரு ஃபங்சன் எடம் மாறிருக்கு .

இது வந்து ஆர்மி ஆஃபீஸர்ஸோட பசங்க பொண்ணுங்க படிக்கிற எடோ இந்த ஸ்கூலு .

இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்மைலி ஃபேஸஸ் மாஸ்க் மாஸ்க் போட்ருக்காங்க.

ஆ இந்த ஃபோட்டோ அலோவுடிருக்கானு தெரில ஆனா ஃபோட்டோ சுத்தி நல்ல க்ரீனிஷா பெரிய பெரிய மரங்கள்ருக்குது.

பிளாக் பேண்ட்ஸ் ஷார்ட்ஸ் டி_ஷர்ட்ஸ் எல்லா தொங்கவுட்ருக்காங்க காலண்டர் இருக்கு இதுக்கு.

அப்ரோ மேல வால் சீலிங் பண்ணிருக்காங்க ஆர்ட் வொர்க்ஸ் அதுல இருக்கு.

இது அங்கங்க காஞ்சு போய்ருந்தாலும் அங்கங்க கொஞ்ச கொஞ்ச மரங்கள்ருக்குது அதனால இந்த எடம் பாக்கறக்கு ஒ பாக்க பாலைவனமா இருந்தாலும் கொஞ்ச பசுமையா இருக்குது.

இதுல ஒரு விளம்பர பலக இருக்கு இதுல எஸ்_எம்_டி ட்ரான்ஸ்போர்ட்னு இருக்கு இவிங்க வந்து ட்ரக் மெயின்டன்ஸ் வொர்க் பண்றாங்க.

இது வந்து ஒரு கிரிக்கெட்டு கோர்ட் மாறிருக்கு ஆனா இது கொக்கோ கோர்ட்டு .

எல்லாரும் அவிங்க விளையாடுறத வேடிக்க பாத்துட்டுருக்குறாங்க.

மேல ஒரு ஸ்பேசியஸ்ஸான ஒரு எடோ இருக்கு.